கண்ணாடி காபூர்ட்ல பாத்தீங்கன்னா அப்டினா பாட்டில்ஸ்ல இருக்கு பலூன்ஸ் கட்டி விட்டு இருகாங்க லைட்ஸ் ஆண்ல இருக்கு.

டூ ப்ளோர்ஸ் இருக்கு மேல வந்துட்டு மாடி இருக்கு.

கார்டு போர்டுல பாத்தீங்க அப்டினா பாக்ஸ்லா அடிக்கி வச்சுருக்காங்க பெயிண்ட் பாக்ஸ்மே வந்து ரைட் சைடு ருக்கு.

இந்த பிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டிவல் மாறி இருக்கு.

இது பாத்தீங்கன்னா ஒரு ஐ_டீ பார்க்க மாரி இருக்கு.

இதுல பாதீங்கனா நாமக்கல் மாவட்ட சிறுதொழில் சங்கம் சொல்லி ஒரு கட்அவுட் வெச்சு இருக்காங்க.

அந்த குகைகு அடில வந்து சின்னதா ஒரு ஒரு ஓட்ட மாரி இருக்கு.

நெறைய ராக்ல வந்து அடுக்கி வச்சிருக்காங்க.

செல்பீஸ்ஸு எடுக்குறாங்க லைட்ஸ்லா வந்துட்டு ஆன்ல இருக்கு கலர்ஃபுல்லா .

இதொரு ஜிம் முன்னாடி பாத்தீங்கனா ஜன்னல் வந்திருக்கு.

சைடுல பாத்தீங்க அப்படினா செவுரு இப்போ தான் பாதி எழுப்பிருக்காங்க.

கை கழுவுற வாஷ்மி இருக்கு ஏ_சி இருக்கு லை.

உள்ள கடைல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா வந்து உக்காந்துருக்காரு ரெண்டு அண்ணா வந்து நின்னுட்டுருக்காங்க இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஒரு அக்கா உக்காந்து ஃபோன் பேசிட்டுருக்காங்க ஒரு பையன் நின்னுட்டுருக்கா.

இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ல இருக்க வேஸ்டேஜ் பொருள வந்துட்டு வெளிய சைடுல போட்டு வச்சிருக்காங்க இதுல ஒயிட் கலர் கவர்ல வந்துட்டு மூட்டக்கட்டி போட்ருக்காங்க.